அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடுருக்கு . அப்புறமா அந்த இதுலலெல்லாம் சைடு கொஞ்சம் குப்பையா இருக்கு. இந்த சைடு புல்லெல்லாம் முளைச்சிருக்கு.

மேல வானம் தெரியுது அப்புறமா கீழ வந்து கல்லு ஒரு சைடா இருக்கு அப்புறமா இந்த கோயில் கொஞ்ச பழமையான கோயில் மாதிரி இருக்கு.

அப்றொ அந்தா லேடி வந்து பேசுறதுக்கு கீழ வந்து கண்ணாடி மாதிரி இருக்கு.

இதுல வந்து மூணு பேருமே ஷூ போட்டு இருக்காங்க.

அப்பறமா சூரியன் வந்து மறைய போற மாரிருக்கு அந்த பக்கம் நெறைய மர இருக்கு அதெல்லா தெரியுது.

இது வந்து கன்யாகுமரில இருக்கு.

அதுல வந்து ரெண்டு பேரு கைதட்டுறா ஒருத்தர் கைதட்டுறாரு.

இது பக்கத்திலே ரோஸ் பூ ரோஸ் பிளவர் இருக்கு அப்பறமா இந்தப் பூ எல்லாமே குமிச்சு இங்க எதுக்கோ விக்க வெச்சிருக்க மாதிரி இருக்கு ஒரு பாக்ஸில எதாது போட்டு வச்சுருப்பாங்க எப்டியு.

இவரு வந்து ஒரு நெனல் படுற மாரி எடத்துல தான் நிக்காரு.

இது வந்து ஏதோ வடக்குல உள்ள இடம் மாறி இருக்கு இது வந்து ஹிந்தில எழுதி வச்சிருக்கு.

அப்பறமா மேல ஒரு ஃபேன் இருக்குது அப்றோ நிறைய பைப் எல்லா மேல இருக்கு.

அதுல பக் அந்த பக்கமா நறய ரெண்டு பேரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்ருக்காங்க ரெண்டு பேரு ஒயிட் ஷர்ட் போட்ருக்காங்க.